அப்படியா okay, okay. எப்போலருந்து வச்சிருக்கீங்க இந்த channel நான் ஒரு, ஒரு channel வந்து two years before ஆரம்பிச்சேன். இன்னொண்ணு வந்து இப்ப just ஒரு two months க்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சேன். அப்படியா first உங்க channels பத்தி சொல்லுங்க எனக்கு அதுல இருந்து என்ன தெரியும், தெரியாதுன்னு நான் வந்து பாக்குறேன் அதுக்கப்புறம் என்னோட doubts எல்லாம் கேக்குறேன் okay வா okay நான் first என்ன ஆரம்பிச்சேன்னா என்னோட ideas வந்து மத்தவங்களுக்கு அப்படியே share பண்ணலாம். எனக்கு என்னென்ன தோணுதோ அதை ஒரு video வா எடுத்து போடலாம்னு அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுல discuss பண்ணதுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ,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

அஹ் அஹ் அந்த மாதிரி தான். அதான் keyboard இருக்குறதுனால அதை play பண்ணி, என்னென்ன cine songs இந்த மாதிரியெல்லாம் play பண்ணி, அஹ் அதை video எடுத்து shoot பண்ணி போட்டேன் அதை,

எனக்கு keyboard அதை,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

அப்படியா சரி, சரி.

அதை பாத்து கத்துப்பாங்க அதுக்கு நிறைய views கிடைக்கும்.

ஆஹ் நீங்க class போய் கத்துக்கிட்டீங்களா அதை இல்ல வேற friends எதும் சொல்லிக்குடுத்தாங்களா? இல்ல first வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு ஆறாவது படிக்கிறப்ப ஆரம்பிச்சது. அதுக்கப்பறம் tenth standard க்கு அப்பறம் விட்டுட்டேன். keyboard, schooling பண்றதுனால விட்டுட்டேன் அதை.

சரி, சரி super, super நல்ல idea தான். நானும் யூடுயூப் பாத்துதான் கத்துக்கிட்டேன். so என்னை மாதிரி நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற idea ல தான் அதை ஆரம்பிச்சது.

அது இப்போ கொஞ்சம் two point seven K subscribers ஓட நல்லபடியா போயிட்டிருக்கு.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 அந்த அளவுக்கு இல்ல. நான் பாத்தது எல்லாம் minimum ten K twenty K போயிட்டு இருக்கு i am just two K தான்.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

அதனால consistency ஆ அப்படியே போயிகிட்டே இருக்கு. fall down ஆகாம சரி போடுவோம், video போடுவோம்.

இன்னொன்னு வந்து ஹம் video இன்னொரு channel வந்து just for talk வெறும் talk மாதிரி மட்டும் தான். instrument, keyboard இல்லாம கொஞ்சம் different genre ல different talk மட்டும் குடுக்குற மாதிரி எனக்கு என்ன தோணுதோ, இந்த உலகத்துல என்ன நடக்குதோ. current situation அந்த மாதிரி மட்டும் இன்னொரு video just இப்போ ஒரு two months போல தான் ஆரம்பிச்சேன். அப்படியா சரி, சரி. என்ன பத்தி, என்ன என்ன talks எல்லாம் வந்து நிறைய அதுல நீங்க upload பண்ணிருக்கீங்க? zodiac killer ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அதாவது ஒரு அமெரிக்கால long ஒரு forty years before வந்து ஒரு serial killer ஓட இது நடந்துச்சு. அது இப்போ வரைக்கும் உங்க mike அ பக்கத்துல வச்சு பேசுங்களேன்? நீங்க சொல்றது விட்டு, விட்டு கேக்குது. hello.

அமெரிக்கால ஒரு forty years before zodiac னு சொல்லிட்டு அதாவது zodiac ன்றது மக்கள் அவனுக்கு வச்ச பேரு. but அவன் பேரு யாரு, என்னன்னு யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரில. அவன் ஒரு serial killer more than thirty seven kills பண்ணிருக்கான்.

so அவனோட அவன் எப்படி பண்ணான், அப்பற~ அவன யாருன்னு சொல்லாம அவன் எப்படி முப்பத்தெட்டுத்துயும் murder பண்ணான், அதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு video வா எடுத்து போட்ருக்கேன். நம்ப நம்ப ஹிட்லர பத்தி தெரியாத ஆளே இருக்கமாட்டாங்க, உலகத்துல

but உ அவரோட இன்னொரு side அவர் இருக்குறதுலேயே ரொம்ப மென்மையானவர். அவருடைய கடைசி அவர் சாகப்போற கடைசி இருபத்தி நாலு மணி நேரம் என்ன நடந்துச்சு, அப்படிங்கிறத ஒரு video வா நான் எடுத்து போட்டுருந்தேன்.

ஆஹ் எப்படி சொல்றதுன்னா நீங்க ஹிட்லருன்றது general ஆ என்ன நினைச்சுட்டு இருப்பீங்க அவரு ஜெர்மனிய ஆண்ட ஒரு சர்வாதிகாரி, ரொம்ப கொடூரமான மனுஷன் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்துருப்பீங்க.

அப்படி தானே, ஹிட்லர்னாவே ஆனா யாருனாலும் double side இருக்கும் but வந்து ஒரு சிலருக்கு வந்து அது தெரியமாட்டேங்குது. yeah most of them ஹிட்லர பத்தி ரொம்ப ஹிட்லர் ரொம்ப ஆஹ் negative ஆ தான் நினைச்சுட்டு இருந்துருப்பாங்க. அதாவது அஹ் ஆஹ் ரொம்ப rude ஆ நடந்துக்குறவரு, மக்களை கொல்றவரு அப்படின்னு சொல்லிட்டு so அவருக்குள்ளையும் ஒரு different ஆன genre ல ஒரு மனுஷன் இருக்கார். ரொம்ப sensitive வான type ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் நான் அந்த video வ போட்டுருந்தேன். இந்த video ல என்ன சொல்லியிருந்தேன்னா அவரு ஹிட்லர் இறக்குறதுக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்தேன்.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

ஆஹ் இல்ல அவரு war லையும் இறக்கல. அவரா suicide பண்ணி, gunshot பண்ணி தான் அவரே இறந்தாரு. அந்த ஏன் இறந்தாரு அப்படின்றது ஒரு first ஒரு ten minutes அது என்னன்னா அஹ் red army அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்சியால இருந்து வர ஒரு red army தன்னை தோற்~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 தாக்குறதுக்கு முன்னாடி நானே செத்துடணும் அப்படின்னு plan பண்ணி தான் first suicide க்கு அவர் plan பண்ணாரு. ஏன்னா அவருக்கு defeat அவர தூக்கப்போறாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சுருச்சு. so நான் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே plan பண்ணிட்டு தான suicide ஏ பண்றாரு, plan பண்றாரு.

தான் மட்டும் சாகக்கூடாது. அதாவது இப்~ உங்களுக்கு ஹிட்லருக்கு கல்யாணம் ஆகிருச்சா, இல்லையான்னு தெரியுமா? எனக்கு தெரியாதே.

ஹிட்லருக்கு marriage ஆகலை அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. ஏன்னா ஹிட்லரோட wife வந்து உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவங்க கல்யாணம் பண்ணிகிட்டாங்களா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது.

அந்த அந்த மாதிரி வச்சுக்கிட்டாரு ஏன்னா அவரு, ஹிட்லர் சொல்லப்போனா ஹிட்லர் சாகுறதுக்கு இருபத்தி நாலுக்கு முன்னா~இருபத்தி நாலு மணி நேரம் முன்னாடிதான் அவரு marriage ஏ பண்ணாரு. twenty four hours before தான் marriage ஏ பண்ணாரா?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 தான் மட்டும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட wife அத~ அதாவது lover னு கூப்பிடுவாங்க lover அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடணும் நம்ம போனதுக்கு அப்பறம் அவங்க மட்டும் தனியா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு twenty-four hours முன்னாடி தான் marriage ஏ பண்ணாரு. அப்படியா சரி சரி, யார already love பண்ண ஒரு பொண்ண marriage பண்ணிக்கிட்டாங்க.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 இறந்து போயிருவாங்களே அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த sorry ஈவா பிரௌன்ற பொண்ணு வந்து ஹிட்லர சின்ன வயசுல இருந்தே love பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன ஹிட்லரும், ஈவா பிரௌன் கிட்டத்தட்ட maximum ஒரு two, three age difference between தான். so அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா இருக்கறதுனால ஈவா பிரௌன் வந்து சின்ன வயசுல இருந்தே ஹிட்லர ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்ப அவங்க, எப்படா அவங்க marriage பண்ணிப்பாங்க? எப்ப என்கிட்டே வந்து love அ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தவங்க அவங்க. ஹிட்லர் எது சொன்னாலும் okay னு சொல்ற ஒரு character கண்ண மூடிட்டு okay னு சொல்ற ஒரு character தான் அவங்க. so ஹிட்லர் இந்த மாதிரி marriage proposal அப்படின்னு ஒண்ணு வைக்கிறப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க வேற வழி இல்லாம. அதாவது ரொம்ப நாள் ஆசை திடீருன்னு நடந்தா எப்படி இருக்கும்.

ஆஹ் so அதுனாலதான் அந்த ஈவா பிரௌன் அஹ் ஹிட்லர் வந்து marriage proposal ஈவா பிரௌன்ட்ட வச்ச உடனே அவங்க okay அப்படின்னுட்டாங்க. எதை பத்தியும் யோசிக்கல திடீருன்னு ரொம்ப நாள், ரொம்ப வருஷக்கனவு திடீர்ன்னு ஒரு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

அதுக்கப்பறமா ஹிட்லர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஹிட்லர் வந்து அஹ் தன்னோட குழந்தை மாதிரி ஒரு நாய்க்குட்டிய வளர்த்தாரு ப்ளாண்டி அப்படின்னு சொல்லிட்டு

ஆஹ் owner இல்லாத சோகத்துல இருக்கும். அது இல்லாம ரஷியன் army ல வந்து பிடிப்பட்டு அதுவும் சித்திரவதைய அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை cyanide capsule வச்சு first அதை கொல்றாரு.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

அஹ் ஏன்னா அந்த cyanide capsule வச்சு தான் அவங்களோட மனைவியான ஈவா பிரௌனையும் கொல்றதா idea ல இருந்தாரு. ஓ அதுனாலதான் அந்த cyanide capsule ஓட power எப்படி இருக்குன்னு check பண்ணனும், அதாவது போட்டவுடனே வலி இல்லாம இறந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏன்னா இப்ப நம்ப ஒரு poision intake சாகுறதே ரொம்ப கொடுமை, இதுல ரொம்ப சித்ரவதைய அனுபவிச்சு சாகக்கூடாது அப்படிங்கிறதுல ஹிட்லர் ரொம்ப கண்ணா இருந்தாரு. அதும் அவங்க wife வேற அந்தமாதிரி சித்ரவதைய எல்லாம் அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு cyanide ஓட விஷத்தன்மைய ஆராயறதுக்கு first அவங்க நாய்க்கு குடுத்து கொன்னாரு. அதை நாய் சாப்பிட்ட உடனே கிட்டத்தட்ட two minutes லையே அது மயக்கம் போட்டு விழுந்துடுச்சு ரொம்ப துடிக்கவும் இல்ல எதுவுமே இல்ல மயக்கம் போட்டு விழுந்துருச்சு அப்படியே இறந்துருச்சு. என்னானாலும் கஷ்டமா இருக்கும்ல இறந்து போயிருச்சு, நம்ம இத்தன நாள் கூடவே வச்சிருந்தோம் அந்த pet உ அது கஷ்டம் தான் but தான் தன் நான் போனதுக்கு அப்பறம் அதான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்ககூடாது அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கஷ்டத்தை தாங்கிக்கலாமே. தான் கூடயே இவங்க வந்துரட்டும் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் இல்லையே.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

first தன்னோட மனைவிய அந்த மாதிரி பயத்தோட, அஹ் gun point ல வச்சுக்கிட்டு சாகவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அவங்களோட மரணம் மென்மையா இருக்கணும். அவங்களுக்கு சைனைட் குடுத்தறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய வச்சு test பண்ண cyanide அடுத்து அவங்க மனைவி கிட்ட அவரு குடுக்குறாரு. wife கும் கொடுத்துட்டாங்க. ஆஹ் wife கும் இந்த மாதிரி cyanide குடுத்து ரெண்டு cyanide குடுத்து ரெண்டு cyanide capsule கொடுத்து இந்த மாதிரி red army நம்மல நெருங்கி வந்துருச்சு நம்ப நம்மல அவங்க பிடிக்கிறதுக்குள்ள, அவங்க நம்மல அவங்க பிடிக்கிறதுக்குள்ள நம்ம செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அப்படின்னு அவராவே plan பண்ணி இந்தெ மாதிரியெல்லாம் கொண்டு வந்துருக்காரு. ஆஹ் இந்தமாதிரி plan பண்~ அதுக்கப்பறம் என்னன்னா, அதாவது அங்க இருந்தவங்களுக்கே அதாவது ஹிட்லர சுத்தி இருக்கும்ல அவங்களோட ஹிட்லரோட படை அவங்களுக்கே ஈவா பிரௌனை marriage பண்ணது ஒரு பெரிய அதிர்ச்சி.

ஏன்னா யாருக்குமே தெரியல. இப்ப, அப்ப marriage பண்ற second வரைக்குமே ஈவா பிரௌனை எல்லாருமே ஒரு well wisher ஆ ஹிட்லருக்கு ஒரு secretary யா அந்த மாதிரி தான் பாத்தாங்களே தவிர டக்குன்னு wife ஆ மாறுவாங்க அப்படின்னு யாருமே பாக்கல. so எல்லாருக்குமே அது ஒரு shock ஆ தான் இருந்துச்சு. ஆமா நமக்குமே shock ஆ இருக்கும்ல sudden ஆ ஒரு விஷயம் நடக்கும் போது. ஆஹ் yeah அந்தமாதிரி தான் but அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஹிட்லர் வந்து தன்னோட கடைசி lunch அ சாப்பிடுறாரு மதியானம்.

பாரு அதான் ஹிட்லரோட rules சாப்பிடறப்ப. but ஆனா அன்னைக்கு lunch சாப்பிடுறப்ப ஹிட்லரே அந்த rule அ break பண்ணாரு. ஏன்னா அப்ப, அப்பதான் ஹிட்லர் வந்து அவங்களோட, army ட்ட சொல்றாங்க இந்தமாதிரி நான் suicide பண்ணிக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு serious ஆன விஷயத்த அவரே rule அ break பண்ணி பேச ஆரம்பிச்சுருறாரு.

so இதுவே அடுத்த shock அந்த இதுக்கு அந்த army க்கு அடுத்த shock. ஏன்னா நம்மல பேச கூடாதுன்னு சொன்ன நம்பளோட leader ஏ இந்த rule அ break பண்ணி பேசப்போறாரே, பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய shock ஆ இருந்துச்சு. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப shock அ இருந்துருக்கு

then இந்த மாதிரி சொன்னதுக்கப்பறம், இந்த மாதிரி நான் மூணு மணிக்கு இறந்துருவேன் அதுக்கு முன்னாடி என்னோட என் பெயர்ல இருக்க உயில் எழுதி சொத்துபத்து வச்சுருக்க எல்லாமே இந்த army யாராவது பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு,

என்னையும், என் மனைவியையும் பெட்ரோல் ஊத்தி எரிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் சொல்றாரு. இதுவந்து அந்த army க்கு

அவரு அவரு இறந்ததுக்கப்பறம் என்னென்ன நடக்கணும் அப்படின்னு full plan பண்ணி அவங்க army ட்ட அதை சொல்றாரு அவரு. இந்த மாதிரி தான் என்னோட மரணம் நடக்கணும், என் மரணத்துக்கப்பறம் என் உடம்பு இப்படித்தான் அழியப்படணும், அப்படின்னு சொல்லிட்டு எல்லா plan னையும் அவங்க army ட்ட அவரு சொல்றாரு. இந்த மாதிரி line by line ஆ shock ஆ குடுத்துட்டே இருக்காரு ஹிட்லர் அவங்க army காரவங்களுக்கு அதாவது அவங்களை சுத்தி இருந்த படைக்கு அதுவரைக்கும் தைரியமா இருந்த ஹிட்லரோட army இந்த மாதிரி ஹிட்லரே பேசறதை கேட்டதுக்கு அப்பறம் ரொம்ப உடைஞ்சுட்டாங்க நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் மனசுல நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேரு. என்ன பண்றாங்க சொல்லுங்க? அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு இதுனால இத கேட்டுட்டு.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 அவங்கள்ட்ட நாங்க மட்டும் சித்திரவதை படுறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹிட்லர் இனி எங்களையும் சேர்த்து கொன்றுங்க, அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாரும் ஹிட்லர்ட்ட கேக்குறாங்க. but ஹிட்லர் வந்து இல்ல என்னோட மரணம் நான் நிகழ்ந்த, நான் plan பண்ண மாதிரிதான் இருக்கணும். நான் யாரையும் கூட கூட்டி போறமாதிரி இல்ல. என்னோட நாய், என்னோட wife இந்த ரெண்டு ரெண்டு பேர மட்டும் தான் நான் கூட்டிப்போவேன். வேற யாரையும் நான் கூட்டிப் போறமாதிரி இல்ல அப்படின்னு அவரு தெளிவா சொல்லிட்டாரு. அதேமாதிரி அவங்க plan பண்ண மாதிரியே வாழ்க்கையிலையே மொத தடவ ஈவா பிரௌனும், ஹிட்லரும் ஒரே room ஹிட்லர் room குள்ள போறாங்க suicide பண்ணிக்கிறதுக்காக. இதுவரைக்கும் வேற, வேற room ல இருந்த வேற, வேற வீட்டுல இருந்த ஈவா பிரௌனும் ஹிட்லரும் வாழ்க்கையிலையே மொத தடவ ஹீட்லரோட room குள்ள போறாங்க suicide பண்ணிக்கிறதுக்காக. இதப்பாத்த, இது நாஜியோட army க்கு அடுத்த ஒரு பெரிய shock ஏன்னா இன்னொரு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

அதுக்கப்பறம் என்னன்னா போன ஒரு three minutes forty-five second ல ஒரு gun shot கேக்குது. அது என்னனா ஹிட்லர் தன்னோட right side நெத்தியில அவர் வச்சிருந்த gun அ. வச்சு சுட்டுட்டு இறந்துட்டாரு. correct ஆ அவரு உள்ள போய் door அ சாத்தி three minutes forty-five seconds ல இந்த ஒரு சத்தம் கேக்குது பெரிய gunshot சத்தம். அதுல அவரு இறந்துட்டாரு. அவங்க

இல்ல, இல்ல அவரு room குள்ள போனவுடனே ஈவா பிரௌன் வந்து capsule போட்டுருவாங்க. capsule போட்ட ரெண்டு நிமிஷத்துலேயே அவங்க இறந்துருவாங்க ஈவா பிரௌன் silent ஆ இறந்துருவாங்க. sound எதுவுமே கேக்காது.

அதைப்பாத்துட்டு ஈவா பிரௌன் இறந்துட்டாங்க அப்படின்னு confirm பண்ணதுக்கப்பறம் ஹிட்லர் வந்து தன்னை தானே சுட்டுக்குவாரு.

அதாவது உள்ள கதவு சாத்தி மூணு நிமிஷம் நாற்பத்தி அஞ்சு second க்கு அப்பறம் sound கேக்குது, இது எப்பனா மத்தியானம் ஒரு மூணு மணி போல நடக்குது. அவரு ஹிட்லர் இறந்த time மூணு மணி அப்போ நடக்குது ஆனா, வெளியில இருந்த armies அவங்க army எல்லாருமே அவங்க army எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் போல தான் உள்ள போறாங்க. ஹிட்லரோட room குள்ள அவங்கள தூக்கப்போறாங்க அதுவரைக்கும் முக்கால்மணி நேரம் எல்லாரும் பயத்துலேயே தான் இருந்தாங்க. அவளோ நேரம் எல்லாரும் வெளிய நின்னாங்க. வெளியிலதான் நின்னாங்க. அதாவது ஹிட்லர் தன்னை தானே சுட்டுக்கிட்டாரு அப்படின்றத நம்பவே முடியாம அவங்க வெளியிலேயே தான் நின்னுகிட்டு இருந்தாங்க. முக்கால் மணிநேரம் கழிச்சுத்தான் ஹிட்லர் army யோட secretary chief secretary வந்து உள்ள போயிட்டு அவரு அங்க ஹிட்லர் இறந்துட்டாரு அப்படின்றதை confirm பண்ணிட்டு வெளிய வந்து சொல்றாரு. அதுக்கப்பறம் army அவரு உண்மையிலயே இறந்துட்டாரு, தன்னை தானே சுட்டுக்கிட்டாரு ஹிட்லர் is no more அப்படின்னு வந்து சொல்றாரு வெளியிலே அதுக்கப்பறம் தான் ஹிட்லர் சொன்னமாதிரி அந்த plannings எல்லாமே நடக்குது. அவர கொண்டுவராங்க. ஒரு ரெண்டு பேர் படுக்குற மாதிரி ஒரு பெரிய குழிய இது ready பண்ணி, அதுல first விறகு கட்டைய போட்டு அதுக்கு அப்பறம் அவங்க ரெண்டு பேரையும் ஈவா பிரௌன் and ஹிட்லர் ரெண்டு பேரையும், கொண்டு வந்து வச்சு தன்னோட ஆஹ் இதுக்காக வச்சிருந்த, போருக்காக வச்சிருந்த வெடி மருந்து இருக்கும்ல ஆஹ் அதை மேல கொட்டி, அதாவது தடயமே அதாவது சாம்பல், இல்ல எலும்பு கிடைச்சாக்கூட இது வந்து ஹிட்லர்ன்னு தெரியக்கூடாது. அப்படின்றதுக்காக அந்த gun powders எல்லாமே அந்த bomb powders, gun powders எல்லாத்தையுமே கொட்டி அதுக்கு மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருந்துருக்கும்ல எவ்ளோ பெரிய இவங்களோட மரணம் வந்து.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 தோக்கப்போறோம்ன்னு தெரிஞ்சு, தன்னை தானே சுட்டுகிட்டு அதுவும் உலகத்துல எத்தனை பேத்த அழிச்ச ஒரு மனுஷன். தன்னை தானே தோக்கப்போ~ தோக்கபோறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டா அது உலக அதிசயம் அது.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 ஓ ஏழு லட்சம் வரைக்கும் வரும். ஏழு லட்ச மக்கள் கிட்ட அவரு கொன்றுக்காரு. அவர் சொல்பேச்ச கேக்கல, அவங்க சொன்னமாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏழு லட்ச மக்கள ஹிட்லர் மட்டும் கொன்றுக்காரு. அவ்ளோ பேர கொன்ன மனுஷன், இதுக்கப்பறம் நான் தோத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறப்ப அது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் எல்லாத்துக்கும். so இந்த மாதிரி இதான் இப்படித்தான் நடந்துச்சு ஹிட்லர் வந்து. நீங்க எல்லாருமே நினைச்சுருப்பீங்க ஹிட்லர் வந்து சர்வாதிகாரி, ரொம்ப rude ஆ இருப்பா~ அஹ் ஏழு லட்ச மக்கள கொன்னுட்டாரு ரொம்ப மோசமானவர் அப்படின்னு நினைச்சு~. but அவர் மனைவி மேல எவ்ளோ அன்பா இருந்தாரு. அவர் வளத்த அந்த நாய் மேல எவ்ளோ அன்பா இருந்தாரு.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

ஆமா இது வந்து நான் google ல இருந்து discuss பண்ணி ஹிட்லர் எப்படி இறந்தாரு அப்படின்னு ஒவ்வொரு article ஆ படிச்சு, easy யா புரியிறமாதிரி தமிழ்ல சொல்லி, ஒரு ஒரு continous video நான் பண்ணிருந்தேன்.

ஹிட்லர்னு ஒரு movie வேற வந்துருச்சு ஹிட்லரோட படம் ஒண்ணு வந்துருக்கு ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து சில clips எடுத்து அதையும் video ல add பண்ணி அவங்களுக்கு புரியுற மாதிரி visual ஆ புரியுற மாதிரியும் அது இல்லாம தமிழ்லையும் சொல்லி நான் அந்த video பண்ணருந்தேன் அதுக்கு ஒரு நல்ல reach உம் கிடைச்சுது. உங்களுக்கு யாரு எல்லாம் edit பண்ணிகுடுத்தாங்க அந்த video நீங்க upload பண்ணும்போது?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

ஓ உங்க friend support எதுவுமே இல்லாம எல்லாமே நீங்க தான் பண்ணி~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 sudden ஆ ஆரம்பிச்சு டக்குன்னு ஒரு content கிடைச்சுது எடுத்து போட்டு video பண்ணி போட்டேன். இது editor அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இதுல யாரும் இல்லை.

ஓ okay, okay super பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்து இந்த வயசுலயே இவ்ளோ நல்லா வந்துருக்கீங்க congrats

இப்போ யூடுயூப்ல என்ன மாதிரி பண்றதா idea யூடுயூப்ல வந்து இப்போ day to day life ல எது ரொம்ப ஆ போகுது அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இருக்க எல்லாத்துக்குமே வந்து surprise பண்றது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். girl ஆ இருந்தாலும் சரி, boy யா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தவங்க something நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து surprise பண்ணாங்க அப்படின்னா வந்து ரொம்பவே like பண்ணுவோம் நம்ம.

அப்படின்றப்ப வந்து இந்த special gift, surpise gift அது இல்லாம வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பாத்தா வந்து நீங்க gifts லயே பாத்தீங்கன்னா வந்து normal ஆ முன்னாடில்லாம் வந்து இப்படி தான் gift வாங்கி தருவாங்க அப்படின்ற அந்த ஒரு mindset இருக்கும். இப்போ gift அ open பண்ணி பாக்குறவரைக்குமே அது என்ன gift ஆ இருக்கும்ன்றத நமக்கே வந்து ரொம்பவே வந்து இதா யோசிச்சுருக்கலாம். அப்படின்னா ஒண்ணை விட ஒண்ணு best ஆ இருக்கணும் ஒண்ணை விட ஒண்ணு best ஆ இருக்கணும் ஒவ்வொரு இதுலையுமே பாத்தீங்கன்னா இப்ப இங்க வாங்குறதைவிட இன்னொரு நம்ம இப்ப normal ஆ எங்கயாவது இங்க order பண்ணி வாங்கிருப்போம் but நம்மளை விட super ஆ கோயம்பத்தூர்ல பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அதை விட சென்னைல super ஆ பண்ணுவாங்க. ஒரு two days before கூட பாத்தேன். shipping யே கூட வரும். அதனால வேணாம்மா நீங்க அங்கேயே பாத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்தமாதிரி நம்மளை விட super ஆ பண்றாங்க துபாய்ல எல்லாம் இங்க இருக்கவங்களே வந்து surprise பண்ணி, துபாய்ல வந்து யாருக்கோ ஒருத்தவங்க birthday அவங்க friends கு எப்படின்னா cake cut பண்றது, gift, bouquet present பண்றது, அந்தமாதிரி எல்லாம் நிறையா இருக்கு

அந்த மாதிரில்லாம் வந்து எப்படி இப்படில்லாம் வந்து பண்ணலாம், எங்கிருந்து யாருக்கு link பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ideas இருக்கு, எனக்கு event management பண்றது வந்து ரொம்ப புடிக்கும்

வந்து ஒரு idea பண்ணேன். அதைவந்து நம்ம move பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்றப்ப பாக்கும்போது friends எல்லாருமே சொன்னாங்க support பண்ணி, அதை பண்றது வந்து நீ peak ல கொண்டு போகணும் அப்படின்னா வந்து, அது கண்டிப்பா நீ reels போட்டுட்டே இருக்கணும், videos உ இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும்.

கண்டிப்பா நம்ம live ல இருக்கோம்றதே நம்ம status போட்டாத்தானே தெரியுது. அஹ் ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம work பண்ணிட்டே இருக்கறதுனால இன்ஸ்டாலேயோ இல்ல யூடூயூப்லேயோ reels வந்து compulsory போடுற மாதிரி இருக்கும்